அப்புறம் வெளியே வந்துட்டு இரண்டு பைக்கு நிக்குது ஒரு ஆள் நடந்து போறாரு அவர் கையில வந்துட்டு ஒரு வெள்ள கலர் பையும் வச்சிருக்காரு.

இபேக்கோ அப்படின்னு வந்துட்டு போர்ட் வச்சிருக்காங்க.

இது வந்துட்டு ஒரு பாட்டு எல்லாம் பாடுற மாறி ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நடத்துறாங்க.

அப்புறம் நறைய வேஸ்ட் பேப்பரெல்லாம் வெளியே கிடக்குது.

இது வந்து ஒரு பழக்கட. அதுல வந்துட்டு நறைய பழம் ஆரஞ்சு ஆப்பிள் கிரேப்ஸ் எல்லா இருக்குது.

இதுல வந்து ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு.

இது வந்துட்டு அவார்ட் குடுக்குறாங்க அந்த அவார்ட் கோல்டன் கலர்ல இருக்குது.

அப்றொ உள்ளடி வந்துட்டு கண்ணாடி வச்சிருக்காங்க.

அம்ம் மூணு லைட்டு வாசல்ல போட்டுருக்காங்க.

அந்த ரூம்ல வந்துட்டு ஒரு ஆள் படுத்திருக்காரு அவருக்கு கால்லெ வந்துட்டு அடிபட்டிருக்குறதுக்கு பேண்டேஜ் வேரெ போட்டிருக்காங்க.

ஒரு நெறைய பலவையெல்லாம் கெடக்குது கம்பியெல்லா கெட்டி கெட்டி அப்படியே தரையில போட்ருக்காங்க.

அதுல வந்து ரெண்டு ஆள் இருக்காங்க. அவங்க செல்ஃபி எடுத்துட்ருக்காங்க.

அப்புறம் மேல வந்துட்டு ஒரு சின்ன லைட் தெரியுது.

சுத்தி நாலு அஞ்சு பில்லர் எல்லா இருக்குது தூண் மாதிரி.

இது வந்துட்டு ஒரு பில்டிங் .

அப்புறம் சுத்தி பிரவுன் கலர்லயும் ஒயிட் கலர்லயுமா இதுக்கு பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க.

அப்ரோ ஒரு கேட் போட்டுருக்காங்க பிரவுன் கலர் கேட் போட்டுருக்காங்க.

பருப்பில் கலர்ல ஒரு சட்ட போட்டுட்டு கருப்பு கலர் கண்ணாடி போட்டு ஒரு ஆள் இருக்காரு.

அப்ரோ நீல கலர்லயும் வெள்ளை கலர்ளையுமா பலூன் எல்லாம் கட்டி போட்டு இருக்காங்க.